ஒரு லாரி என்ட்ரன்ஸ் ஆவுது ஆ என்ட்ரன்ஸ்ல வந்து கிராஸ் மேல டிசைன் பண்ணிருக்காங்க.

ஒரு பொண்ணு வந்து பேக் தூக்கிட்டு வரா.

ஒரு போர்ட்ருக்கு அந்த சைடு ஒரு வீட்ருக்கு.

ஒரு ஜன்னல்கள்ருக்கு அதுல ஸ்கிரீன்ருக்கு கம்பில.

இது வந்து ஒரு டீ எஸ்டேட் காடுனு சொல்லா நடவுல அழகான ஒரு ரோடு இருக்கு.

இங்க வந்து ஒரு மனுஷ வந்து கடைக்குள்ள போறாரு. உள்ளார வந்து ஒருத்தர் இருக்காங்க.

இங்க வந்து நெறைய புத்தகங்கள்ருக்கு நெறைய பேர் புத்தகம் வாங்க வந்திருக்காங்க.

ஒரு பெரிய பயின் ட்ரீ இருக்கு.

இது பாத்தீங்கனா ஒரு பஸ் ஸ்டாண்டு .

கொஞ்சோ வீடுக இருக்கு வீடுக்கு மேல சின்டெக்ஸ் வெச்சுருக்காங்க.

கொஞ்சொ பொட்டேட்டோஸ் வந்து கொஞ்சொ தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கு.

இது ஒரு பூங்கா சுத்தி பச்ச பசேல்னு அழகா இருக்கு.

நடுவுல வந்து ஸ்டெப்ஸ் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு.

இது வந்து ஒரு டவுன் .

இதுல வந்து லாம்ப் லைட்ருக்கு டவர்ருக்கு அப்றோ ஒயர் கரெக்ஷன் நெறையாருக்கு.

ரோட்ல வந்து வண்டிங்க இருக்கு ஒரு பையன் வந்து பைக் ஓட்டிட்ருக்கா ஒரு ஆட்டோ வருது அந்த சைடு ஒரு பில்டிங் இருக்கு.

அதுல நாலஞ்சு பேரு உக்காந்துட்ருக்காங்க சுத்தியு மரங்களா இருக்கு பச்சை பசேல்லுனு நடுவுல ஒரு ரோடு போது.